பெட்டெர் ஆஹ் பனிருக்குறான் பழைய காலேஜ் ஆஹ் விட இந்த காலேஜ் பெட்டெர் ஆஹ் இருக்குது

இந்த மாசத்துலே இருந்த நம்மக்கு கொஞ்சம் காசு அட்ஜஸ்ட் ஆகுது

இது ஒரு தேர்ந்தெர் உஹ் இந்த தேர்ந்தெர் லே

பெட்டெர் ஆஹ் இருக்குது முன்னாடி பழைய பஸ்ஸ்டாண்ட்லே இருந்த மாரி இலை இந்த பஸ் ஸ்டாப் விட நல்ல இருக்குது

இந்த தடவை கு ஜெகங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ரிப் ஆஹ் இருக்குது

அந்த கடையே பாக்கும் போது கொஞ்சம் போன டிஸ்கோவுண்ட் கெடைக்கும் நம்ப செரிஞ்சவங்க லாம் இருந்த டிஸ்கோவுண்ட் கெடைக்கும்

இன்சூரன்ஸ் ஒப் ஹெஅழ்த் இருக்குது இந்த மாரி இருக்கறப்போ

லேடீஸ் கு என என வேணும் ஒ அது இங்க கெடைக்காது

இந்த பாக்க நல்ல இருக்குது இந்த பாகம் சைரஸ் இருக்குது கீழ வந்து

நம்மளுக்கு எது எது வேணும் ஒ தக்காளி அது எல்லாமே அந்த கடையே கிடைக்குது

இந்த மாரி போட்டு இருந்த நாமபாலுக்கும் சாப்பிடேய் ஆஹ் இருக்கும் நம்ப கொஞ்சம் பாத்துட்டு நம்மாளுக்கும் குஷி ஆகும்